ஆமா சொல்லுங்க? Pizza அவ்ளோதான். பன்னீர் பன்னீர் pizza அப்றோ capsicum ஆமா Tiffin item மாறி சொன்னனே இட்லி தோச என்ன? இட்லி fifty

Five zero ஆமா five zero five zero அப்றோ fifty தோச ஆஹ் fifty முட்ட வடை அவ்ளோதா சட்னி சாம்பார்லா நீங்களே குடுத்துருவீங்கல்ல? இட்லி

ஹம் Normal normal பா normal கல் தோசையே போட்டுருங்க அஹ் Hello ஆஹ் சொல்லுங்க

Advance pay பண்ணிரட்டுங்களா? advance pay பண்ணிரட்டுங்களா? Okay ஆஹ் cash on delivery Twelve by twelve by six ராமக்காபேட்டை R திருமகள் தியேட்டர்

ஹம்

Seven zero six four Six three seven four two nine two eight four nine ஆஹ் okay

Okay Okay ஆஹ் பண்ணிடுங்க ஆஹ் வந்துருக்கு உம் உம் இல்ல இல்ல இல்ல இல்ல போதும்

வணக்கம் என் பெயர் சாமு ரெய்பா ரெய்பா னு எல்லாரும் கூப்டுவாங்க இன்னைக்கு நா எதப்பத்தி பேசப்போறேன் அப்டினா ஆஹ் உடல்நலம் health இப்போதிக்கு நம்ம நம்மலோட சாப்பாடோ, இல்லனா நம்மலோட பழக்கவழக்கங்கள் அது எல்லாமே முன்னாடி பிற்காலத்த விட பிற்காலத்துல இப்படி இருக்கணும் பாக்குற யோசிக்கிறத விட இப்போதிகள் ஆசைகள் படி நம்ம சாப்ட்டு கொள்கிறோம்.

கஷ்டமான உண்மை. அதை நம்ம எப்ப எப்படி affect ஆகுது இப்போ எப்படி நிறைய பேர பாதிக்குது அப்படின்னு பாக்கும்பொழுது உம் நிறைய பேருக்கு சின்ன வயதுலையே சர்க்கரைநோய், நீரிழிவுநோய், உம் இரத்தஅழுத்தம் இரத்தஅழுத்தம்ங்குறது பத்துல எட்டு பேருக்கு இருக்குது. இப்போ சர்க்கரநோயும் அப்டித்தான் முப்பது வயசுல இருந்து கூட நிறைய பேருக்கு ஆரம்பிக்குது அதுக்காக நிறைய காரணங்கள் இருக்கு அப்டின்னு சொல்லிருந்தாலும் கூட நம்மளோட பழக்கவழக்கங்கள் தான் முக்கியமானதாக இப்போ இருக்கிறது நம்ம அதைப்பத்தி என்ன எதுயா இப்படிங்குறது நம்ம யோசிக்காம நாளடைவில என்னன்னனுட்டு அந்ததைக்குள்ளத பத்தி மட்டும், பேசிக்கிட்டு அப்டியே அத மட்டுமே நம்ம ஆஹ் பின்னாடி பத்தி கண்டுகொள்ளாம அன்னைக்குள்ளது மட்டுமே நம்ம கொண்டுகிட்டு நாள ஓடிறோம் எப்டியாவது ஆனா நம்ம எப்படி நம்ம பழக்கவழக்கம் இருக்குது

ஆஹ் நமக்கு காட்டுது நமக்கு எப்படி அறிகுறி காட்டுது நீ ஒழுங்கா சாப்டல நீ உன்னோட நீ சாப்புடுற சாப்பாடு உனக்கே இப்படி ஒத்துகைல அப்டினுட்டு நம்மோட ஒவ்வொரு body க்கு நம்ம ஒவ்வொரு உடம்புல sells மே நமக்கு காமிச்சி கொடுத்துருது அத கொஞ்சம் கொஞ்சமா நம்ம first லருந்து ஆஹ் நம்ம first லிருந்து நம்ம முதலிருந்து நம்ம கொஞ்ச கொஞ்சமா உணர ஆரம்பிச்சிரும்தோனா இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்காது அந்த காலத்துல பாத்தோம்னா நம்ம நூறு வயது தொண்ணுறு வயது வரைக்கும் வாழ்ந்தவங்களா இப்போ வந்து வாழ் நாளே ரொம்ப கொறஞ்சிருச்சு இப்போ ஒரு எழுபது எண்பது எண்பது கூட இப்போ அதிகமா நிறைய பேர் இருக்குறது இல்ல இந்த நாற்பது வயசுல முப்பத்தஞ்சு வயசுலலாம் ஆஹ் ஆஹ் இதுல இருதய பிரச்சன வந்து இல்ல மத்த மூளைல பிரச்சன அங்க இது cancer அந்தமாறி உள்ள போன்றவைகலாம் முப்பது வயசுல இருந்து அதிகரிக்குது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஆஹ் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப பழக்கப்பட்டவங்க அவங்களுக்கு என்னனா திடீர்னு இறந்துட்டாங்க திடீர்னு இறந்துட்டாங்க நல்லா இருந்து இருபத்து ஏழு வயசு எதுனால இறந்தாங்கனா அவங்களுக்கு வந்து ஆஹ் ஒரு குணபடுத்த முடியாத நோய் குணபடுத்த முடியாத நோய்ங்குறது எப்போ தெரிஞ்சுதுனா இருபத்தி ஏழாவது வயது இறக்குறதுக்கு ஒரு நாலு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடிதான் இப்படி ஒரு நோய் இருக்குதுங்குறதே அவங்களுக்கே புலம்பட்ருக்கு first லருந்து இதுக்காக அவங்க கண்டுக்காம விட்டுட்டாங்களா இல்லைனா ஏன் இப்படி திடிர்னுட்டு வந்துடுச்சு அப்டின்னு சொல்லிட்டு இது நா சொல்றது ஒன்னு ரெண்டு ஆஹ் இப்போதிக்கு பேச முடியுறதுக்காக நா ஒன்னு சொல்றேன் இப்படி சொல்லலாம்னுட்டு பாத்தா நிறைய இருக்குது எவ்வளவோ இருக்குது இன்னொன்னொரு பிள்ளைக்கு மார்பக புற்றுநோய் வயசு இருபத்தி ஒன்னு மார்பக புற்றுநோய் இருவத்திஒரு வயசு பிள்ளைக்கு வருதா இன்னொன்னொரு பிள்ளைக்கு நா இது கர்ப்பபைல இதுலாம் வந்து இப்போ பெண்களுக்குனுட்டு பாக்கும்போது ஆஹ் பெண்களுக்காக நிறைய இது முன்னேற்றம் அது

அது என்னட்டு யாரும் கண்டுக்குறது இல்ல இதுலாம் பாக்கும்போது ரொம்ப வேதனையா தான் இருக்குது இந்த இருபத்தி ஏழு வயசு இறந்து போனதுக்கே அதுக்கு அவ இறந்ததுக்கு அப்புறம் தான் மத்தவங்களுக்கே தெரியுது. இது வரைக்கும், ஆஹ் இது மத்த treatment ஓ இந்த இதுவா நாலாவது stage அப்டினுட்டு சொல்லிட்டாங்க நாலாவது கட்டம் வரைக்கும் ஒன்னுமே தெரியாம இருந்துருக்கு ஆனா இதுக்கு முன்னாடியே ஆஹ் சின்னதா அவங்க கவனிக்கலையா என்னனுட்டு சொல்ல முடியல அப்படினுட்டு பாக்கும் போது இதுல நம்மலோடைய ஆஹ் நம்ம நம்ம உடம்ப பத்தி அக்கறை கொள்றது ரொம்போ கம்மியா இருக்குது அதையும் நம்ப மேம்படுத்தி கொல்லனும் அப்டிங்குறது முக்கியமா நம்ப மறக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது அதை அததான் நம்ம மொதல்ல என்னனுட்டு பாக்கனும்ங்குறது வருது ஆஹ் நமல்ல இது வாழ்நாள் daily வாழ்நாள் எப்படி போது காலைல முழிக்கிறோம் ஒரு machine மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குறோம் நம்ம இது முழிக்கிறோம் சாப்ட்றோம் வேலைக்கு போறோம் வீட்டுக்கு வரோம் திருப்பி வந்துட்டு வீட்டு வேலைகள பாக்குறோம் திருப்பி மறுநாள் தூங்கி முழிக்கிறோம் நாளைக்கு போகணும் நாளைக்கு போகணும்னுட்டு தான் நாள் ஓடுது. இந்த பணம் பணம்னுட்டு இப்போ ஆஹ் பணத்தோட பின்னாடி ஓடுனதுல நம்ம நம்மலையே மறக்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த காலத்து சாப்பாடு உணவுகளே எதுமே நம்ப உட்கொள்றது இல்ல இப்ப அந்த காலத்து சாப்பாடுல பாதி நம்மலோடைய பாரம்பரியமான சாப்பாடையே நம்ம

இப்ப என்ன நம்ம எவ்வளவோ cheap ஆஹ் பத்துரூவானுட்டு கடலைமிட்டாய் நம்ம வீட்டுல கிடைக்குதுனா அத pocket போட்டு நூருவானு விட்கலாமுனா நம்ம ஒரு பெரிய கடைகள் கடைகளுக்கு போய் அது பெரிய பெரிய அங்காடிக்குலாம் போனோம்னா நம்ம அததான் வாங்குறோம் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு நம்ம வீட்டு வாசலுக்கு கொண்டு வந்து இன்னும் எவ்வளவோ பேர் கைத்தொழில்காரங்கலாம் செய்றாங்க நம்ம அந்தமாதிரி உள்ளதுலா சுத்தம் இல்ல அப்டின்னு பாக்குறோம் இதுலயே நம்ம குடிக்குற தண்ணில கூட அவங்க என்ன சொல்றாங்க இது எல்லாமே இது உப்பு தண்ணி நல்ல தண்ணி ஆக்கி கொடுக்குறாங்க அந்த முறைல என்ன பண்ணுது அவங்க என்ன முறைப்படி அப்டி மாத்திக் கொடுக்குறோம்க்ரதுனால அது இதுதான் ரொம்ப சுத்தமானது, அந்த தண்ணியெல்லாம் நம்ம இதுல இருந்து municipality லருந்து corporation ல வர தண்ணி அஹ் அப்டின்றது அவங்க government ல இருந்து குடுக்குறாங்கள்ள அந்த தண்ணிகள உட்கொள்ரதுனால நமக்கு நோய் வருதுன்குறனால இது மார்னும்டு நம்ம சொல்றோம் ஆனா இப்போஎன்னன்னா நம்மல்ல என்பது சதவீதம் நோயே அளிச்சுறோம் எல்லா கிருமிகளும் அளிஞ்சுருச்சு அப்டின்ட்டு சொல்றாங்கல்ல அதுலயே நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அதுல உள்ள கெட்டது மட்டும் இல்ல நல்லதையும் சேத்து அவங்க அளிச்சிறாங்க நம்ம நாலு வகையான கிருமிகள அளிக்கிறதுக்காக இந்த மாறி தண்ணிகள உட்கொள்ளு மாத்தி உட்கொள்றோம் அப்டின்றதுக்காக அதுல ஒரு நாப்பது நல்ல மின்னணுக்கள்லா இருக்கு அஹ் நல்ல இது bacteria க்கல்லா இருக்குறதுக்கூட நம்ம ஒடம்புக்கு என்னல்லா அவசியமோ முக்கியமா தேவையோ அதேயே நம்ம அழிச்சுறோம் அதுனால என்னாஆகுதுன்றது நமக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சம்மா புரிஞ்சுடோம் அப்டிஇருந்துமே நம்ம பிள்ளைகளுக்கு இப்போலா என்ன ராகியோ கேழ்வரகோ கேப்பங்கூலோ இதுக்கூட நம்ம பிள்ளைகள்லா எது சாப்டறதுஇல்ல இப்போ ஒருசிலபேர் ரொம்பவும் இத இருந்துச்சுன்னா நா பிள்ளைகளுக்கு குடுத்து பழக்குறேன் அப்டின்டு ஒருசில பிள்ளைங்க சாப்டாதுன்றது வேற ஆனா இப்டி ஒரு சாப்பாட்டையே குடுக்காமலேயே எவ்ளவோபேர் இருக்காங்க நம்ம அந்த மாதிரிதான் சின்னதுலையே நாம சொல்லி சொல்லி இந்தந்த சாப்பாடு நம்ம மாசத்துக்கு ஒருவாட்டி எடுக்குறதுதான் நம்ம daily யுமே எடுத்துட்டு இருக்கோம் நம்ம என்ன சாப்பாடு நம்ம daily சாப்டனுமோ அத ஆறு மாசத்துக்கு ஒருவாட்டிதான் சாப்புட்றோம். அப்டி இருக்குறனாலத்தான் நம்ம இப்டி ஆய்டுச்சு மொதல்ல அவங்கவங்க ஒடம்ப பாத்துக்கோங்க. அவங்க என்ன பண்றாங்கன்ட்டு கண்காணிப்பு செய்து உணர்றான் இப்டி நமக்கு இவ்லோனால் இப்டி இருக்காது இன்றைக்கி என்னா ஏன்இப்டி மாற்றோம் என்னால கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் என்னாலா உட்காந்து பாத்துட்டு இருந்தாலுமே, அஹ் இந்த அளவுக்கு இப்போதக்கி இருக்காது இப்போ என்ன நூறு வயசு வரைக்கும் இருந்தாங்க எம்பது வயசு வரைக்கும் இருந்தாங்க இப்போ அவங்க generation லா இப்போஉள்ள காலக்கட்டத்துல, அம்பது வயசு அறுபது வயசு வரைக்கும் உயிரோட இருந்தாலுமே பெருசுன்ட்டு நெனைக்கிறாங்க கொல்லுப்பாட்டி கொல்லுப்பேரன்லா பாத்த காலம் போக இப்போ தன்ன தன்னோட பேரன் பேத்தியக்கூட பாக்குறதுக்கு நறைய பேர் இருக்க மாட்டிகிறாங்க. இனிமேல் போனா இன்னு இதுன்னு நாப்பது நாப்பத்தஞ்சு வயசுக்குல்லையே முடுஞ்சு போயிரும் போல நமக்கு அடுத்த அடுத்த காலங்கள் அடுத்த பிள்ளைங்கள் வரதுக்குள்ளா இதுல்லா நம்ம என்னன்னு சொல்றது நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம பாசங்காற்றது கூட இப்போ என்னனா முக்கியமா சொல்னும்னா நம்ம வளர்ச்சி அடஞ்சுக்கிறோம் சரி அந்த வளர்ச்சியானது சந்தோசத்துக்குரியது ஆனா நம்ம மேல் நாட்டு உணவுகள நம்ம அவங்க அந்த இது அவங்க அப்டி சாப்புர்றாங்க அந்த சோய் அந்த சாப்பாடு நல்லா இருக்கு அது அதுலா நம்ம ஆசைப்பட்டு எப்போவாச்சும் சாப்டவேண்டியதுதான் ஆனா நம்ம அதையவே ஒன்னொன்னா மாத்தி மாத்தி இப்போ சாப்பாடையே என்ன சொல்றாங்க தொண்ணூறு சதவீதம் தொண்ணுத்தஞ்சு சதவீதம் ம்ம் நம்ம சாப்புற சாப்பாடே நம்மளோட நோய்க்கொல்லி தானா இந்த இதுமாதிரி slow poison அப்டின்ட்டு சொல்றாங்க அப்டின்ன என்ன நம்மளையே அது கொஞ்சம் கொஞ்சம்மா கொன்றும்ட்டு, அஹ் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்றோம் அதோட பின்விளைவு என்னன்ட்டு நமக்கே தெரியும் இப்போ நம்ம வலி சாப்பாடு இத மாத்திக்கிட்டு நம்ம எப்டி நம்ம உழவர்தினம்றது, சாப்பாடு இதபத்தி அந்த அன்னக்கிமட்டும் நெனைவுக்கொள்றோமோ அது இல்லாம daily மே சாப்பாட்ட மதிச்சு நம்ம அன்றாடமான சாப்பாட்டையே நம்ம இது எந்த எந்த வகையான fertilizer ரோ இல்ல எந்த வகையான அந்த கிருமிக்கொல்லிகளோ இல்லனா அதிக வளர்ச்சிகள் தரக்கூடிய வந்து காய்கறில அவ்ளோ இது சேக்குறாங்க ரெண்டுநாள்ல கெட்டுப்போகுற காய்கறி இருவதுநாள் ஆனாலும் அப்டியே இருக்குது இந்த இது இதுனால என்னா காய்கறி கெட்டுப்போனா அதுல அதேதானே நம்மளும் சாப்புட்றோம் அதையும் நம்மல்லையும் அது கெடுக்கும் அப்டின்றது நமக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே முடிஞ்சவரைக்கும் னா ரொம்ப பே பெரிய இதானதா எதிர்பாக்காம நல்லபடியா வாழ்ந்தா நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கலாம்.

ஆமா madam சொல்லுங்க உங்களுக்கு என்ன தகவல் வேணும்?

ஒன்னும் பயப்~ஒன்னும் பயப்படாதீங்க madam. சொல்லுங்க சொல்லுங்க

சரி okay madam. நல்ல விஷயம்தா

கண்டிப்பா madam. உங்களுக்கான தகவல் நாங்க தறோம். இப்போ நீங்க பாத்தீங்கனாக்க நோயோட வீரியம் வந்து ஒரு ஆள் கிட்ட இருக்கறது வந்து மொத்த சென்னையும் வந்து பரப்பறதுக்கு சமம். புரியுதா madam? so உங்க இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். இப்போ வந்து நீங்க நோய் தொற்றோட பாதிக்கப்பட்டிருக்கீங்கனா உங்களால ஒரு அம்பது பேர் பாத்திக்கப்படுவாங்க. அந்த அம்பது பேர் வந்து இன்னொரு அம்பது பேத்த வந்து பாதிக்கப்பட செய்வாங்க. புரியுதா madam? so அப்படியே வந்து அம்பது அம்பதா போனா அப்போ connect பண்ணி பாத்துக்கோங்க. நம்ம city full ஆ வந்துட்டு நோய் பரவறதுக்கு நாம்மளே ஒரு காரணமா இருப்போம். அதனால் வந்து நம்ம government என்ன சொல்லுதுனா முடிஞ்ச அளவுக்கு யாரும் வீட்டுல இருந்து வெளிய வராம இருந்துக்கோங்க உங்க கைகள வந்து சுத்தமா வச்சுக்கோங்கனு சொல்றாங்க.

அதா madam. இப்போ வந்து நம்ம வந்து நம்ம எவ்வளவுக்கவ்வளவு நம்ம சுத்தமா இருக்கமோ அவ்வளக்கவ்வளவு நோய் வந்து நம்மள விட்டு போகறதுக்கான chances ninety nine percent இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வீட்டுக்குள்ளயே இருங்க. வெளியவே வராதீங்க. ஏன்னா நம்ம வெளிய வரது வந்து இந்த நோய் பரவறதுக்கு காரணமா இருக்கு. நம்மலும் அதுக்கு காரணமா இருக்க கூடாது. அதனாலதா வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து எல்லாத்துக்குமே வந்து ஊரடங்கு போட்டுட்டு மக்கள் எல்லாமே வீட்டிலயே வச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம் madam காத்திருக்கவும். காத்திருந்ததுக்கு நன்றி madam. இப்போ நீங்க இருக்க area ல பாத்தீங்கனாக்க உங்க area ல இருந்து இன்னைக்கு மட்டும் பன்னெண்டு cases வந்து GH ல வந்து admit ஆயிருக்காங்க. so வந்து ரொம்ப வந்து பயப்படற மாதிரி இல்ல madam. அவங்களுக்கெல்லாம் வந்து அறிகுறிதா இருக்கு cure பண்ணிரலாம். but ஆனா வந்துட்டு இன்னும் வந்துட்டு உங்க area ல வந்து நெறைய cases இருக்குனுவந்து ஒரு record சொல்லுது. so முடிஞ்ச அளவுக்கு யாரும் மக்கள் வந்து வீட்ட விட்டு வெளிய வராம இருந்தீங்கனா உங்களுக்கு வந்து நோய் பரவல வந்து தடுக்க முடியும் உங்க area ல இப்போதைக்கு சென்னை சென்னைல overall ஆ வந்துட்டு ஆ பத்து percent தா இறப்பு விகிதம் இருக்கு. ஆனா வந்துட்டு உங்க area வந்துட்டு கணக்கெடுக்கல. இதுக்கப்பறம் வரப்போற காலத்துல வந்து ஒவ்வொரு area wise ஆ வந்து கணக்கெடுப்பாங்க பயப்படாதீங்க இறப்பு விகிதத்த நெனைச்சு. நம்ம வந்து சீக்கிரம் இந்த நோய கட்டுப்படுத்திரலாம். மக்கள் நீங்க வந்து எல்லாத்துக்கும் government க்கு வந்து உதவி செஞ்சீங்கனா கண்டிப்பா இந்த நோயோட தாக்கத்த நம்ம கொறைக்க முடியும் நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தா

கண்டிப்பா madam வயசானவங்களதா இந்த நோய் வந்து ரொம்ப வந்து தொற்றுக்கு உள்ளாக்குது. அதனால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு வந்து சத்தான உணவு கொடுங்க. வீட்ட விட்டு வெளிய விடாதீங்க. கைகள வந்து அடிக்கடி sanitizer பண்ண சொல்லுங்க. ஒன்னும் பிரச்சினை இல்ல madam. அவங்களுக்கு அப்டி அது உபயோகிக்கறதுக்கு கஷ்டமா இருந்துச்சுனா இயற்கை கை தெளிப்பான் இருக்கு. ஒன்னுமில்ல மஞ்ச தண்ணில வந்து மஞ்சள்தூள் வேப்பிலை எல்லாத்தையும் போட்டு கை கழுவினா கை வந்து சுத்தமா இருக்கும். ஆமா அதுவும் உபயோகிச்சுக்கலாம் மாற்று இதா. so ஒன்னும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டுல இருக்க சாப்பாடு நம்ம சாப்பிட்டாலே healthy யா இருக்க முடியும். இப்போ வந்துட்டு தமிழ்னாடு அரசு வந்து இந்த கொரோன protocols க்கு வந்து தனியா இதுக்குனு ஒரு list கொடுத்திருக்காங்க. இதுல வந்துட்டு மக்கள் வந்து ஒவ்வொருத்தவங்களும் இந்த time ல என்ன சாப்பிடனும் எப்படி இருக்கனும்னு சொல்லிட்டு ஒரு list இருக்குங்க. so உங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு ஆஹ் share பண்றேன் நீங்களும் அத பாத்துட்டு எல்லத்துக்கும் கொடுங்க. ஒன்னும் பிரச்சினை இல்ல. இதுல வந்துட்டு நீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு காய்கறிகள் தானியங்கள் அந்த மாதிரி சாப்பிடுங்க அதுதா வந்து உங்கள முழுக்க முழுக்க சத்துள்ளதா ஆக்கும். அப்படியா madam. உங்க area ward member பேர் சொல்ல முடியுமா madam? தன்ராஜ். சரி okay madam. நா வந்துட்டு எங்க மேல் இடத்துல இருந்து சொல்லிட்டு உங்க area க்கான உதவிய செய்ய சொல்ட்டேன். வேற எதும் தகவல் வேணுமா mam. அதுதா madam ஊரடங்கு சீக்கிரம் முடிவுக்கு வரது மக்களாகிய நம்ம கைலதா இருக்கு madam. அதா முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வீட்டில இருக்கனும். இந்த நோய் வந்து பரவறதுக்கு காரணம் வெளிய சுத்துறதுதா. வருதா கேக்குதா madam அதா முடிஞ்ச அளவுக்கு மக்கள் நம்மலாம் வெளிய போறத தடுக்கறதுக்கு நல்லது. கலியாணம் அதெல்லாம் நம்ம பஒயிட்டோம்னா நம்ம வீடு நம்க்கு முக்கியம். okay வா madam so முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு வெளிய போறத னீங்க வந்து கம்மி பண்ணிக்கோங்க புரியுது madam கண்டிப்பா புரியுது madam நீங்க சொல்றது. ஆனா இப்போதைக்கு இப்போ இருக்க சூழ்நிலைக்கு நம்ம வெளிய போறத கம்மி பண்ணிக்கலாம். தவிர்க்க முடியாத்துக்கு வேணுனா போய்க்கலாம் madam. ஆனா முடிஞ்ச அளவுக்கு வெளிய போறது தவிர்த்தா இந்த நோய் வந்து சீக்கிரம் வந்து கட்டுப்படுத்த நம்ம அதுக்கப்பறம் நம்ம வந்து நம்ம பழைய வாழ்க்கை முறைக்கு வாழலாம். அப்படியா கண்டிப்பா madam உங்க area counsilor இல்லனா MLA கிட்ட நாங்க வந்து மேல்முறையீடு பண்றோம். கண்டிப்பா வந்து உங்க area க்கு தேவையான சாப்பாடு எல்லாமே உதவிகள் வந்து சீக்கிரம் வந்து சேரும் madam. So எதையும் நீங்க பயப்படாதீங்க. சீக்கிரமா உங்க area வந்து கொரோனா இல்லாத area வா மாத்துவோம். அதுக்கு மக்களாகிய நீங்களும் ஒத்துழைப்பு கொடுத்தா கண்டிப்பா வந்து இது சாத்தியம் ஆகும். கண்டிப்பா madam. நீங்க பயப்படாதீங்க. தமிழ்நாடு அரசு இதுக்கான protocols வந்து வெளியிட்டீருக்காங்க. இதுக்கான protocols வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுல வந்து மக்களுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் வந்துட்டு வீடு தேடி வந்து கொடுக்கற மாதிரி பண்ணிருக்காங்க. அதனால மக்களுக்கு வந்து எல்லா சாப்பாடும் வீடு வந்து சேரும். நீங்க எதுக்கும் வெளிய போக வேண்டாம். Okay வா madam?

கண்டிப்பா madam அதுலையே வந்து mask, sanitizer எல்லாமே வந்துட்டு எங்க side ல இருந்து நாங்க உங்களுக்கு கொடுப்போம். தமிழ்நாடு full லா எல்லா area வுக்கும் எங்க தமிழ்நாடு அரசு வந்து அது வந்து கொடுக்கறாங்க. அதனால கண்டிபா உங்களுக்கும் கூடிய சீக்கிரத்துல வந்து சேரும்.

கண்டிப்பா madam. உங்களோட கோரிக்கை வந்து நாங்க சொல்றோம். உங்க கோரிக்கைய சீகிரம் நிறைவேற்றோம் மேல்முறையீடு பண்ணி கண்டிப்பா

ஆஹ் விவசாயத்த பொறுத்த வரையில இப்போலாம் பார்த்தோம் அப்படின்னா உம் என்ன சொல்றது விவசாயம் அப்படிங்கறது வந்து ஒரு வியாபாரமா தான் இருந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா முன்னாடி உள்ள காலத்துல வந்து விவசாயம் அப்படிங்கறது வந்து எல்லா இடமும் கிடைக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருந்துச்சு இப்போ விவசாய பொருட்கள் எல்லாமே வந்து நமக்கு தேவையான இடத்தில வந்து ஆஹ் கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு இப்போ நம்ம வீட்டுக்கிட்டேயே எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்மளோட தாத்தா அந்த மாதிரி எல்லாம் கேட்டோம் அப்படின்னா

இப்போ ஒரு பயிர் இடுறதுக்கு ஏதாவது ஒரு இது யுக்திகள் அப்படி எல்லாமே வந்து தெரிஞ்சிரும். நமக்கு already வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்து அதே மாதிரி விதைகள் எல்லாம் பொறுத்தவரையில அவங்களுக்கு இயற்கையாவே வந்து கிடைச்சுது அவங்க வந்து எதையும் விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து அந்த காலகட்டத்தில வந்து இல்ல அஹ் உரமும் அதே மாதிரி வேப்பிலை உரம் அதே மாதிரி ஆடு மாடுகளோட கழிவுகள் சாணம்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

பயன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ உள்ள காலத்துல வந்து அந்த உரக் கிடங்கு அப்படிங்கறதே அதை விட நம்ம வீட்ல வேற waste எல்லாத்தையும் கொண்டு போய் எங்கயோ ஒரு இடத்துல வந்து குப்பை கிடங்காதான் கட்டி வைக்கிறாங்களே தவிர அந்த உரக்கிடங்குல போட்டு

வெளில போய் தான் நம்ம வந்து உரம் எல்லாமே வந்து வாங்கி வந்து போடுறோம். அப்படி அந்த உற்பத்தி வந்து இப்போ வந்து பெருகிருச்சு வ்ரத்தை~உரத்தை எல்லாம் வைக்கிறது அதை வாங்குறது அதே மாதிரி ஏதாவது ஒரு முன்னாடி உள்ள காலத்துல அப்படின்னு பார்க்கும்போது விவசாயம் சம்மந்தமான எந்த ஒரு உம் செடி கொடி அந்த மாதிரினாலும் அது வந்து பக்கத்து வீட்டுல இருக்கும் அங்க இருந்து ஒரு சின்ன செடி ஒரு விதையெல்லாம் வாங்கி வந்து வீட்டில போட்டு வளர்க்க ஆரம்பிச்சிடுவாங்க ஆனா இப்போ உள்ள காலத்துல இப்போ உள்ள காலத்துலவந்து~வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா full லாவே வந்து விதைகள் தான் எங்க பார்த்தாலுமே அதோட விதைகள் அப்புறம் எங்க பார்த்தாலும் வந்து ஒரு nursery மாதிரி வச்சு அவங்க வந்து செடி கொடிகள் எல்லாமே கொடுக்குறாங்க அதுக்கு வந்து ஒரு விலை நிர்ணயம் பண்ணி அவங்க வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து மாறிடுச்சு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

சாப்பாடு அஹ் காய்கறிகள் அதுதான் வந்து அவங்களோட உணவா பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ வந்து நம்ம உணவையுமே வந்து வெளியில விலை கொடுத்து தான் ஆஹ் வாங்குறோம் ஒரு பொருளா தான் நம்ம வாங்கி சாப்பிடுறோம் அதேநேரம் விவசாயம் நமக்கு பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு தேவையான எல்லாத்தையும் அஹ் ஒரு விதையா இருந்தாலும் சரி தண்ணியா இருந்தாலும் சரி அஹ் விவசாயம் பண்றதுக்காக செலவே வந்து இப்போ செம்மண் எல்லாமே வந்து வெளில இருந்து வாங்கி தான் போட்டு பண்றாங்க அந்த மாதிரி செம்மண் மண்ணா இருந்தாலும் சரி முக்கியமா அது வளரத்துக்கு வந்து நமக்கு வந்து உரம் தேவை அந்த உரமே உரமே என்ன பண்றாங்க அவங்க அதுதான் வந்து வெளியில இருந்து தான் வாங்கி வந்து ஆஹ் ஆஹ் இது போடுறாங்க அந்த மாதிரி நம்ம சொல்ல போனா இப்போ வந்து போயிக்கிட்டே இருக்கும் வகை வகையா முன்னாடி வந்து செடிக்கு விதை எதுவும் கிடையாது அந்தமாரி சொல்லுவாங்க வேர்ல இருந்து எடுத்துட்டு போய் இருப்பாங்க இப்போ வந்து அதை வந்து மாத்தி எல்லாத்தையுமே வந்து விவசாயம் முறையையே மொத்தமா மாத்தி எல்லாம் விதையே இல்லாம செடி எதுவுமே கிடையாது அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து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 ஆஹ் உருவாக்கவும் செய்யறாங்க அதை வந்து நிறைய விலைக்கு வந்து விற்கவும் செய்றாங்க இப்போ மக்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா முன்னாடி எல்லாம் வந்து ஆஹ் இப்போ முட்டைக்கோஸ் அப்படிங்கறத நாம வந்து பாத்துக்கிட்டா கூட முட்டைகோஸ் வந்து நமக்கு அந்த பச்சை color ல இருக்குற முட்டைகோஸ் மட்டும் தான் தெரியும் வேற புதுசா அப்படிங்கறது வந்து தெரியாது அதுதான் வந்து சத்து கூடுனது ஆனா இப்போ வந்து அதுலயே வந்து ஆரஞ்சு color முட்டைகோஸ் ஊதா நிற முட்டைகோஸ் அப்புறோம் சிவப்பு நிற முட்டைகோஸ் இந்தமாதிரி எல்லாம் மஞ்சள் நிற முட்டைகோஸ் அன்னைக்கி அமெரிக்கால வந்து மஞ்சள் நிற முட்டைகோஸ் புதுசா வெச்சி இருந்தாங்க அதனால நான் வாங்கிட்டு போனேன் அப்டிங்கறமாதிரி அந்தமாதிரி எல்லாம் வந்து நான் videos எல்லாம் பார்த்து இருக்கேன் எப்படி புதுசு புதுசா vareity vareity ஆ அவங்க வந்து உருவாக்க ஆரம்பிச்சதனால மக்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம வந்து விளைவிக்கும் போது இவ்வளவா எதுவும் வரதில்ல அதனால நம்ம வந்து கடையில போய் விக்கிற பொருட்களையே வாங்குவோம் அப்படின்னு சொல்லி அதை வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த அறிவியல் அறிஞர்கள்னு சொல்லிக்கிட்டே இந்த விவசாய பொருட்களை வந்து விக்கிறவங்களும் வந்து அதை வந்து அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி காலிஃப்ளவர் என்கிறது வந்து நமக்கு வெள்ளை கலர் தான் தெரியும் ஆனா மஞ்ச கலர் ஆஹ் காலிஃப்ளவர் அஹ் ஊதா கலர் காலிஃப்ளவர் அந்தமாதிரி புதுசு புதுசா நிறையவே வந்து விக்க ஆரம்பிச்சிடுச்சு அதே மாதிரி முன்னாடி வந்து என்ன சொல்லணும் இங்க எல்லாம் அவ்வளவு fruits எல்லாம் இருக்காது ஏதாவது சத்தான fruits அந்த மாதிரி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 திராட்சை ஆப்பிள் ஆரஞ்சு இந்த மாதிரி போட்ட பழங்கள்தான் நம்ம வந்து நிறைய சாப்பிட்டு இருப்போம் பார்த்திருப்போம். அதே மாதிரி கோடைகாலம்னு வரும்போது தர்பூசணி அதுல இருந்து தர்பூசணி நிறைய வந்து பார்த்திருப்போம்.

ஆனா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன வெண்ணெய்பழம் அது வந்து வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் avacoda அப்படின்டு அப்புறோம strawberry வந்து கொஞ்ச காலத்துக்கு முன்னாடியே வந்து வர ஆரம்பிச்சுட்டு அதே மாதிரி இப்போ dragon fruit fruit அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு சொல்லுவாங்க இந்த மாதிரி பழங்கள் எல்லாமே வந்து வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி ஆக்கி இங்க வந்து கொண்டு வந்து விக்க ஆரம்பிச்சுட்டாங்க விக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது என்னது அப்படின்னு பாக்குறணும் அப்படிங்கறதுக்காக இப்போ வந்து நிறைய பேர் அதை வாங்கி வளர்த்து அதை வந்து ஒரு புதுசா trending ஆ என்ன சொல்றது எல்லாமே வந்து ஒரு வியாபாரம் மயமாகிட்டு தான் இருக்கு இப்ப அஹ் யாரா இருந்தாலும் அதே மாதிரி முன்னாடி உள்ள காலத்துல பாத்தீங்கன்னா அஹ் என்னன்னா இப்போ நம்ம வீட்ல ஒரு மாமரம் ஏதாவது ஒரு மரம் இருக்கு அப்படின்னாலும்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 பக்கத்து வீட்ல உள்ளவங்க சொந்தக்காரங்க இவங்களுக்கு எல்லாமே கூப்பிட்டு கொடுப்பாங்க எங்க வீட்டுலயுமே இருந்து ஒரு பெரிய பலாமரம் எல்லாம் உண்டு அந்த பலா மரத்தில இருந்து நாங்க பலாப்பழம் பறிக்கும்போது எல்லாமே உம் ஒவ்வொரு பலாப்பழம் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுப்போம் அந்த மாதிரி கொடுத்துட்டு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 அதை அவங்க அதை வந்து தன் பழம் நம்ம வீட்ல உள்ள பழம் அப்போ healthy யா இருக்கும் அப்படிங்கறத வந்து health ஆ இருக்கும் நல்ல பழம் நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கறது மறந்துட்டு அவங்க வந்து அதை வித்து எப்படி காசாக்கலாம் அப்படிங்கற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அப்படி வந்து ஒரு வியாபாரம் மயமாகி மயமாயிட்டு இந்த விவசாயமும் கூட recent ஆ இப்போ ரெண்டு நாள் முன்னாடி நான் பார்த்தேன் கடையில ஒரே ஒரு ஒரே ஒரு பலாப்பழம் மட்டும் தான் இருந்தது அதுல வந்து ஒரு கிலோ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 அது வந்துவந்து அவங்க வந்து எடை போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த முழு பழமும் எட்டு கிலோ இருக்கும் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு இருநூறு ரூபாய் கிடைக்கும்

அப்படியே நம்ம சொல்லும்போது அந்த இருநூறு ரூபா நம்ம கொடுத்த வாங்கும்போது அது நமக்கு ஒரு நஷ்டமா தான் இருக்கும் இந்த மாதிரி தான்

நம்ம விவசாயம் பண்றதுக்கா இருந்தாலும் சரி ஒரு செடி வளர்க்குறதுக்கா இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே நம்ம வந்து அஹ் வெளியில போய் கடையிலிருந்து வாங்குற மாதிரி~வாங்கி தான் செய்யணும் அதே மாதிரி நம்ம வந்து அந்த வெளில வந்து கொடுக்கறதும் என்ன பண்றன்னா ஒரு வியாபாரத்துக்காக மட்டுமே பார்க்கப்படுது அஹ் உம் யாருமே வந்து இந்த விவசாயத்தால தான் நம்ம உயிர் வாழ முடியும் இந்த விவசாயத்தை நாடே இருக்கு அப்படிங்கறத வந்து இந்த உலகத்தில வந்து இப்போ யாருமே வந்து அதை வந்து புரிஞ்சுக்கவே இல்ல இப்போ நிறைய இளைஞர்கள் வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களும் கூட அஹ் இயற்கையா விவசாயம் அஹ் ப~பண்ணாலுமே எர் ஓரளவுக்கு அஹ் இயற்கையான உரத்தை use பண்றாங்க இப்போ மாட்டுச்சாணம் அந்த மாதிரி மாடு நிக்குற வீட்டில இருந்து அந்த மாதிரி சாணங்கள் எல்லாம் வாங்கி போடுறாங்க வேப்ப இலை இந்த மாதிரி எல்லாமே வாங்கி அதுக்கு உரத்துக்கு போட்டாலுமே செயற்கை உரங்கள் வந்து அங்க வந்து பயன்படுத்துறாங்க அதே மாதிரி பூச்சிக்கொல்லிகள் வந்து பயன்படுத்தாம அவங்களால விளைவிக்கவே முடியாது பூச்சிக்கொல்லிகள் வந்து நிறைய பேர் பயன்படுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரியே வெளியில இருந்து பொருட்களை வாங்கி தான் இவங்களுமே வந்து இப்போ விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ நிறைய பேர் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் வந்து விவசாயம் வளரும் போது அஹ் இன்னும் கொஞ்ச நாள் கூட கழியும்போது விவசாயம் இன்னும் நல்லா வளரணும் அதுக்கு இப்போ உள்ள இளைஞர்கள் எல்லாருமே வந்து முயற்சி பண்ணணும் அப்படி வளர்ந்து அப்படின்னா அந்த விவ~விவசாயம் வந்து ஒரு வியாபாரமா இல்லாம

ஆ, என் பேரு தினேஷ் madam நான் last two months முன்னாடி வந்து dental checkup காக doctor ட போயிருந்தேன். ஆ actual ஆ சென்னையில work பண்ணிட்டு இருக்கேன். அங்க அங்க work தான் அங்க போய் checkup பண்ணேன். இப்ப trichy வந்துட்டேன். corona period னால இங்க quarantine ல இருக்கன் வீட்டுல. so என் dental checkup காக சென்னைக்கு போகமுடியாது. so திருச்சியில வந்துட்டு ஏதாவது ஒரு doctor வந்து checkup பண்றதுக்கான, availability இருக்கானு, கேட்கதான். எனக்கு, தகவல் வேணும்.

so, வந்து, திருச்சியில வந்து, எனக்கு, அந்த மாரி, ஏதாவது, doctors கூட arrange பண்ண முடியுமா? எதுக்கும் இருக்கா? ரெண்டாவது, எனக்கு, ரொம்ப dental problem ஆ, இருக்கு. braces வேற போட்டுருக்கேன்